approval அப்படிங்குறது வந்து கிடைச்சுருக்கு அவங்களுக்கு அப்பறம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல வந்துட்டு இதை தொடங்கிருக்காங்க. ரெண்டா~ தொடங்கும் போது வந்துட்டு நிறைய அறிவுறைகள் கொடுத்துருக்காங்க எப்படி வந்துட்டு நம்ம கழிவை வந்துட்டு

ஆஹ் இதுல இதை செய்ய முடியாம நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேயும் வந்துட்டு ஹம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வந்து இப்போ வரைக்கும் இருக்குற கழிவுதான் வந்துட்டு இந்த பத்து நாள்ல வந்துட்டு எரி~ க~ தீப்பிடிச்சு எரிஞ்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் பாத்தீங்கன்னா மு~ முண்ணூத்தி அறுவது ton வந்துட்டு கழிவுகள் வந்து இந இடத்துல வந்து கொண்டுபோய் தேய்க்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இரண்டாயித்தி பதினாறாம் ஆண்டுல இருந்துன்னா ஒரு நாளைக்கு முண்ணூத்தி அறுவது ton அஹ் கழிவுகள்னா அப்போ இந்த நாள் வரைக்கும் எவ்ளோ கழிவுகள் அங்க வந்து இருந்துருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. இது வந்துட்டு நம்ம வந்து க~ ஒரு கழ~ சரியான முறையில வந்துட்டு கழிவுகளை வந்துட்டு அஹ் அழிக்காததுனால வந்த ஒரு நிலைபாடு ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அஹ் இது ஏன் இப்படின்னா ஐந்நூறு ton வந்து முண்ணூத்தி அறுவது ton ல இருந்து ஐந்நூறு ton வந்துட்டு ஒரு நாளைக்கு தேக்குவதற்கான அஹ் approval வேணும் அப்படீன்னு வந்துட்டு அரசாங்கம் இது பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அஹ் இது ஏன் வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு பெரிய அளவுல வந்து இது பாதிப்பு வந்துருக்கு அப்படீன்னு பாத்தீங்கன்னா அஹ் இதுலருந்து வந்துட்டு அஹ் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி வந்து நிதி ஒதிக்கிருக்காங்க எதுக்குன்னா இந்த கழிவுல இருந்து வந்துட்டு நம்ம மீன் அஹ் மின் மின்னஞ்சல் இது electricity கிரியே~ ய~ உருவாக்குறதுக்கு வேண்டிட்டு வந்துட்டு மின் உற்பத்தி செய்யுறதுக்கு வேண்டிட்டு ஒரு கிடங்கு வந்துட்டு அஹ் அங்க வந்து வைக்க போறாங்களாமா அதுக்கு வந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து நிதியுதவி நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அரசாங்கம் இதை வந்துட்டு அஹ் இ~ அதுக்கான அந்த ஒதுக்கீடு பண்~ பண்ண அந்த இதுக்கான அந்த ஒரு உள்கிடங்குல வந்துட்டு அஹ் இருக்குற ஒரு

அந்த அ~ அந்த இடத்துல தேக்கப்பட்ட அந்த ஒரு plastic வந்து எரிஞ்சு பக்கத்துல இருக்குற கழிவுகளில எல்லாமே வந்துட்டு அ~ பரவி

நிறைய வந்துட்டு நிறைய இது மனிதர்களோட ஒரு அசாதாரணமான ஒரு செயல்னால ஏற்பட்ட முற்றிலும் முழுக்க முழுக்க முற்றிலும் வந்துட்டு மனிதர்களோட வந்துட்டு ஒரு அசாதாரணமான

அந்த ஒரு உ~ கழிவு கிடங்கை வந்து ஒழுக்கமா வந்துட்டு dispose பண்ணாததுக்கான காரணம் இது. இது முற்றிலுமே ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்நாளைக்கு வரைக்குமான கழிவுகளும் வந்துட்டு தேக்கி அதனால வந்துட்டு இப்படியொரு சம்பவம் வந்திருக்கு அப்படிங்குறது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். இதுலேயே வந்துட்டு நம்மளோட நாடு வந்துட்டு எவ்ளோ அஹ் முன்னேற வேண்டும் அஹ் இந்தமாதிரி விஷயங்களில அப்படிங்குறது வந்துட்டு நம்மளுக்கு இது இந்த ஒரு சம்பவத்துலேயே தெரியுது இனியும் ஒரு சம்பவம் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காமலும் இருக்குறதுக்கு வேண்டி நம்ம கண்டிப்பா வந்துட்டு நம்ம அரசாங்கம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நல்லா ஆராய்ஞ்சு அஹ் இனிமே நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வராமல் இருக்குறதுக்காக என்ன பண்ணலாம் அஹ் அப்படிங்குறது வந்துட்டு பாக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்பவுமே வந்துட்டு அங்க வந்து அந்த இடத்துல வந்து புகை மூட்டமா இருக்கு, அஹ் மனிதர்கள் வந்து வெலியில போக முடியாத சூழ்நிலையில இருக்கு hello bro சொல்லுங்க bro எப்படி இருக்கிங்க? ஆமா bro எங்க bro நானே சென்னைல settle ஆகிட்டேன் bro IT company வேலை செஞ்சிடு இருக்கேன்.

ஹான் சரி bro எப்ப bro plan னு யார் யார் வார details எதாவது சொல்லுங்க ஆ okay bro good plan தா bro நானும் work tension வீட்டு tension இல்லாம எங்கையாசும் வெளிய போனுன்னு அப்டிதான் பாத்துட்டு இருந்தேன். good plan தான் போலாம் bro எப்போ week days லைய இல்லை எப்போ amount எவ்வளவு ஆகும்? place எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்க போனாலும் பசங்க கூட எங்க போனாலும் happy தான் இருக்கும் நீங்க இது மட்டும் சொல்லுங்க எங்க போறோம் எத்தன நாளு, எப்ப கிளம்புறோம் அத மட்டும் சொல்லுங்க. அது எல்லாம் ஒன்னும் இல்ல bro போலாம் bro நாங்களே இப்ப office ல பசங்க கூட இதுக்கு தான் bro போய்டு வந்தோம் பருவத மலைக்கு தான் போய்டு வந்தோம். bike ல தான் போனும் நல்ல இருந்துச்சு trip ஜாலியா போய்டுதான் வந்தோம். நமக்கு எதுவா இருந்தாலும் okay தா bro bike னா கூட நம்ம போற distance பொறுத்து இருக்கு. bike இல்ல car ரு van னு அப்படின்னு பார்த்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம ஆனா Mostly பாத்தா பசங்க கூட போறதுனால நம்ம எல்லாம் நல்லா போலாம் bro அத பாருங்க van ஏதாசும் book பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க van ல போலாம் ஜாலியா இருக்கும். நம்ம போலாம் bro trip ஊட்டி, கொடைக்கானல் அப்புறம் இந்த பருவதமலை இங்கத சுத்திட்டு இர்ருக்கோ நம்மள எங்கியாச்சும் outter எங்கேயாவது try பண்ணலாம் bro கேரளா அது மாதிரி எங்கியாச்சும் ஒரு மூணு நாள் நாலு நாள் Stay பண்ற மாதிரி வெளியே எங்கேயாவது plan பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது plan இருக்கா இல்ல நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா எங்கேயாவது போலாம் அப்படினுட்டு வேற நான் எங்கயும் அவ்வளவா சுத்தல bro நீங்க நீங்க எந்த plan போட்டாலும் நாங்க உங்க கூட வர்றதுக்கு ready அதுவும் பசங்க கூட போறது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். நீங்க பாத்து சொல்லுங்க எங்க போலாம் அப்படின்னு அஹ கேரளாவுல already நா வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் bro அங்க சொல்லிட்டு நம்ம கூட நம்ம தோஸ்து எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நா call பண்ணி கேட்கிறேன் தங்கறதுக்கு இடம் சுத்தி பார்க்குறதுக்கு எல்லாம் அவங்களே Arrange பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவுலயும் இருக்காங்க bro நாங்க அங்க போயிட்டு food அங்க வேற மாதிரி இருந்துச்சு. bro புரோட்டா அந்த கிரேவி அது எல்லாமே செம taste டா இருந்துச்சு. அங்க எல்லாம் எப்டி கேரளா full பச்சை பச்சையர்ணு அதைவிட முக்கியமானது bike, car எல்லாமே Jeep எல்லாத்தையுமே பக்காவா Ready பண்ற ஒரு இடத்துக்கு போனோம் bro நாங்க அங்க ஒரு bike சும்மா ஓடாத bike கூட அவங்க ஒரு மாதிரியா ready பண்ணி alternate பண்ணி தருவாங்க. அந்த Bike லையும் அவங்கள அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அது மாதிரி சாப்பாட்டுலையும் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. கேரளால அது மட்டும் இல்ல bro இப்ப நமக்கு எப்படி தமிழ்நாட்டில நிறைய culture இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் நிறைய culture இருக்கு. தனியான கோயில்ல இருக்காங்க. அவங்க தனித்தனிய இருக்காங்க அவங்களுக்கு அதெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கே நம்மக்கு time பத்தாது அவங்க செம இருக்கும். bro அங்க நல்லா தான் இருக்கும் கேரளாவை போலாம் அப்புறம் ஈஷாவை சொல்ல சொன்னீங்கல்ல ஈஷா சிலைக்கு கண்டிப்பா போகணும் bro இதுவரைக்கும் நான் ஈஷா சிலைக்கு போனதே இல்ல. ஈசா சிலைக்கு போகணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. ஈசா சிலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. bro கேரளாவுல நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இருக்காங்க bro. இப்ப நமக்கே ஏதாவது tent எல்லாம் போடலாமா இல்ல room இருக்கலாமா நமக்கே தெரியாது. அதுனால தான் நான் call பண்ணி தான் bro கேட்கணும் நான் call பண்ணிதா bro கேக்கணும். நா call பண்ணி கேட்டு உங்களுக்கு inform பண்றேன் bro. உம் பண்ணலாம் bro first நீங்க ஒரு ஆளுக்கு budget எவ்வளவுன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரியே plan போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு budget எவ்வளவு வரும்? ஆ இது போதும் bro இதுவே அதிகம் தான் bro நம்ம ஒரு van எடுக்கிற மாதிரி பார்த்தா கூட ஒரு ten days அதுக்கே எப்படியும் பாதி போயிரும் மித்தபடி நம்ம camp போற வழியில snacks சாப்பாடு அதுக்கெல்லாம் correct இருக்கும் bro பாத்துக்கலாம் bro அங்க கேரளாக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஒன்னும் அவ்வளவா செலவு வராது எல்லா செலவையும் அவங்க இருக்காங்க பசங்க பார்த்துப்பாங்க தங்குவதற்கு இடம் சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி arrange பண்ண சொல்லிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல bro பாத்துக்கலாம். நம்ம பசங்கள பாருங்க எவனாச்சும் ஒருத்தன் வாரேன் சொல்லுவான் last ஒருத்தன் நா வரமாட்டேன்னு சொல்லுவான். இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் plan போட முடியும். அது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க பசங்க யார் யார் வரான்னு சொல்லிட்டு first confirm பண்ணிக்கோங்க சரியா எப்ப bro கிளம்புறது அஹ சரி bro bro எனக்கு எப்ப இருந்தாலும் எனக்கு ready தான் bro இப்ப நான் office ல போயிட்டு permission one day கு முன்னாடி போட்டேன் அப்படின்னாலே okay சொல்லிடுவாங்க எனக்கு அதை பத்தி எதுவும் எனக்கு suggestion எல்லாம் இல்ல. நீங்க பாருங்க நீங்க free ஆயிட்டு பசங்க எல்லாரையும் கேளுங்க அவங்க எல்லாரையும் ஒரு commitment வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க நான் சென்னையில் இருந்து பாண்டி வந்துறேன். பாண்டியிலிருந்து கிளம்பற மாதிரி பார்ப்போம் bro bro எல்லாமே செய்யலாம் bro நம்ம பசங்க கூட தான இருக்கோம். நம்மளுக்கு அங்க செய்ற interest அந்த இடத்துல செய்யற பசங்க இருந்தாங்க அந்த இடத்துல செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம அங்கேயே செஞ்சுக்கலாம். இல்ல செய்ய முடியாத இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏதாச்சு கடையில கிடையில வாங்கிக்கலாம். நம்ம பசங்களோட mostly இருந்தாலே full enjoy பண்ணதான தோணும் பாப்போம் ஒன்னும் இது இல்லாம நல்லா ஜாலியா fun போயிட்டு வருவோம். ஆ கண்டிப்பா இந்த கேரளா side எல்லாம் இருப்பாங்க bro அங்கையே நிறைய பேர் இருக்காங்க நாங்க போகும்போது கூட எங்களுக்கு கூட நாங்க first இங்கிருந்து போகும்போது bus ல போனோம். விருதுநகர் bus வந்து அங்கு உள்ள போகாது குட்டி van போகும். அப்படின்னுனாங்க ஏற்கனவே bus இருக்க போய் நாங்க தனியா ஒரு car புடிச்சு அதுக்கு அப்புறம் எங்களுக்கு places எல்லாம் சுத்தி காட்னாங்க அங்க guide எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க எல்லா places சுத்தி காட்டுறாங்க அந்த ஊர்ல என்னென்ன famous சொல்லிட்டு அவங்களே full லா காட்றாங்க அதுவே ஒரு one day full ல ஓடிரும் அவங்க place காட்டிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அடுத்த நாள் கூட போயிட்டு நம்ம தனியா கூட enjoy பண்ணிட்டு வரலாம் bro. ஆ bike ல போலாம் bro. இப்ப நாங்க office போனோம் பர்வதமலைக்கு அப்ப நாங்க போகும்போது bike லதா bro போனோம் bike என்ன அவ்வளவு இது அவ்வளவு இது வந்து கிட்ட தான் இருக்கு. என்ன ஒரு

அது இப்ப கேரளாவுல இருந்து ரொம்ப long bro அது நம்ம இங்க இருந்து கோயம்புத்தூர் போயி கோயம்புத்தூரில் இருந்து கேரளா போறதே நம்ம இங்க இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கே eight hours ஆகும். அதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகும். எப்படி பார்த்தாலும் நம்ம நின்னு நின்னு போறதுக்கு twelve hours ஆகும். அவ்ளோ நேரம் வரைக்கும் bike ஓட்டுவதற்கு பசங்க ready இருப்பாங்களா? அதுவும் இல்லாம ஒருத்தவங்க bike இப்ப நீங்க புது bike வாங்கி இருக்கீங்க இப்ப என் bike okay பசங்க bike யும் பாக்கணும்மில்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் போற வழியில check post இருக்கும். police மடக்குவானுங்க எல்லாத்தையும் பாக்கணும் போகையில food, petrol எல்லாமே இருக்கு bro அங்க எப்படி சொல்றது இப்போ ஏதாச்சும் so van னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜாலியா அப்படியே ஒண்ணா வந்தோமா அப்படியே போனோமா போயிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு புரியுது உங்களோட Intrest என்ன சொல்றது இப்பதான் புதுசா bike வாங்கி இருக்கீங்க ஒரு ride போலாம் அப்படின்னு பாக்குறீங்க இப்போ உங்களுக்கு மட்டும் பாக்காதீங்க நீங்க எல்லாரையும் பாருங்க எல்லா situation சரியா வருமான்னு அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம கேரளா போயி இப்போ நம்ம பர்வத மலைக்கு போயிட்டு வந்ததே ஒரு எண்ணுரு ரூபாய் ஒரு வண்டிக்கு petrol போட்டோம். இங்க இருந்து கேரளா போனோம் அப்படின்னா எப்படியும் ஒரு வண்டிக்கு எங்கேயோ போயிட்டு வந்துரும் அது அத பாருங்க என்னன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்துக்கும் okay வான்னு சொல்லி கேளுங்க வண்டி condition எல்லாம் சரியா இருந்துச்சு எல்லாமே பக்காவா இருக்கு அப்டின்னா நம்ம bike லையே போலாம். அது ஒரு நல்ல movement தான் ஜாலியா தான் இருக்கும். பசங்க தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசினாலே ஒன்னும் ஆகப் போறது இல்ல இப்ப இப்ப நம்ம இப்ப நம்மளே பேசிகிறோம் இப்ப மூணாவது ஒருத்தன் வந்து பேசினானா இப்போ அவன் ஒன்னு சொல்லுவான் அப்புறம் நம்ம ஒன்னு சொல்லுவோம். அது பசங்க எல்லாரையும் வச்சு பேசினால் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். bike கா இல்ல van னா அப்படின்னுட்டு, உம் போலாம் bro நீங்க first எப்போ சொல்றீங்க out door ல போலான்றீங்களா? இல்ல உள்ளே எங்கேயாச்சும் சுத்தலாம் அப்டின்றீங்களா?

அது கூட ஒன்னும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் போறோம்னா வண்டி மாத்தி மாத்தி ஓட்டிட்டு போனோம் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் bro வண்டி மட்டும் ஒரே வண்டியில போற மாதிரி பாத்துகலாம். ஆ இருக்காங்க bro என்கிட்டயும் எதுவு அவ்வளவு பேர் எல்லாம் இல்ல என்கிட்டயும் ஒரு just Sevan members தான் இருக்காங்க bro. எங்க bro நான் எப்ப பாண்டியில இருந்து இங்க சென்னை வந்தேனோ அப்பையில் இருந்து காண்டாக்டே விட்டேன் bro. அதும் இல்லாம job வேற கொஞ்சம் இதா suffer றா போயிட்டு இருக்கு. அதனால யார்கிட்டயும் அவ்வளவா பேசிக்கல. job வீடு பசங்க இங்க சுத்துறதுக்கே time correct டா இருக்கு. அதனால யார்கிட்டயும் இல்ல phone வேற sim வேற மாத்திட்டேனா so contact எல்லாமே அதிலேயே போயிடுச்சு. just யாரு close இருந்தாங்களோ அவங்களோட number அவங்களோட contact மட்டும்தான் bro இருக்கு. கண்டிப்பா bro கண்டிப்பா நான் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் bro. ஆ சென்னை எல்லாம் ஒன்னும் இங்க இங்க வந்து சென்னையில companies அதிகமா இருக்கு bro just ஒரு degree இருந்தா மட்டுமே இங்க qualification ஆகிடலாம் எல்லா company யும் சரி இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு US ஓட ஒரு night shift company ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன மாசம் ஒரு twenty five கிட்ட வருது. அதுலயும் இப்ப ஒரு ஏத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு forty கிட்ட கொடுக்கிறாங்க bro ஆனா சென்னையில பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் salary வாங்கினாலும் உங்க கைல நிக்கறது ரொம்ப கஷ்டம் தான் bro அங்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா just ஒரு sixteen வாங்கினாலே உங்களுக்குமாசம் ஓடிடும். ஆனா இங்க நாங்க Twenty five வாங்கியே மாசம் பத்த மாட்டேங்குது bro நீங்க எப்படி bro அங்க எப்படி நீங்க என்ன job பண்றீங்க அங்க எப்படி இருக்கு உங்க வீட்டு situation எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆ ஆமா bro இன்னும் ஒரு one year ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த two month கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துகிட்டு இருந்தது. but ஆனா இப்ப அந்த இந்த வீட்டு situation வந்து கொஞ்சம் வந்து வீடு கட்டணும் வந்து பாத்துட்டு இருக்கேன் bro அதனால அந்த process போய்கிட்டு இருக்கு அதனால சீக்கிரமா கிளம்ப முடியல ஆனா may be எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் bro plan பண்ணிருக்கேன். அந்த process தான் போய்கிட்டு இருக்கு. இதான் bro குவெத் போலாமா இல்லை துபாய் போலாமான்னு சொல்ல தெரியல ரெண்டு இடத்துலயும் கூப்பிடிட்டு தான் இருக்காங்க ஆனா இங்க கம்பெனி மூளியம போயிறலானு அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். இங்க இருந்து தெரியல bro என்ன நடக்க பொதுனு சொல்லிடு may be பாப்போம். bro country க்கு நா வந்து இத போல bro enjoy பண்ணனும் சுத்தணும் அப்படின்றதுக்காக போல bro job புக்காக தான் போறாங்க அங்கயே நா mostly பார்த்தோம் அப்படின்னா குவைத் தான் bro என்ன குவைத் தான் relation, friends எல்லாருமே குவைத்துல தான் இருக்காங்க. அதானல may be நானும் போனா கூட குவைத் தான் போவேன். அதுக்கப்புறம் நான் பாப்போம் bro ஏனா tour ல போனோம் அப்படின்னா வெளியே எங்கயாச்சும் போய்க்கலாம் இப்ப துபாய்ல கூட நிறைய friends எல்லாம் போயிருக்காங்க அங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட சொல்லுவாங்க துபாய்ல நிறைய places இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு. இங்க job பும் நல்லா இருக்கு places நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க but எனக்கு வந்து close ஆன எல்லாரும் குவைத்தில இருக்கிறதுனால நான் வந்து எங்கேயும் போறதா இல்ல. குவைத் தான் bro நான் போனா போவேன்.

பாப்போம் bro try பண்ணி பாக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு may be நான் கூட போயிட்டு அங்க ஏதாவது set ஆயிருச் அப்படினா கூட நான் கூட refer பண்றேன் bro. நீங்க வர்ற மாதிரி பாருங்க என்னன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எங்க போனா france தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறீங்க நீங்க இந்த situation அமையல வேற ஏதாச்சும் இதுக்கு போனும் அப்படி வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு கூட பாருங்க. நான் may be அங்கு போயிட்டு உங்களுக்கு job set ஆயிடுச்சுஅப்டினா நான் உங்களுக்கு சொல்றேன் bro நம்ம எங்க bro நம்ம உள்நாட்டிலே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இதுல வெளிநாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கு எப்படி bro தெரியும் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இது பண்ணல bro உம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒன்னும் இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு ரெண்டு நாளு ஊழலாச்சின்னு மாற்றாங்க அது தேவையில்லாதது இது நல்லா செதச்சிட்டாங்க இந்த நாட்டையே கண்டிப்பா போவேன் bro எனக்கு COVID இல்லாம எனக்கு இந்த job இந்த job எனக்கு US கிடைச்சிடுச்சு அங்க எனக்கு dollar தாராங்க அப்படின்னா கண்டிப்பா போவேன் bro. bro நான் எங்க சென்னையில் என்ன job அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க US இருக்காங்கல அவங்களுக்கெல்லாம் வந்து policy போடுறது இல்ல HR service இந்த eyring problem அது மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அதுக்குன்னு சொல்லி தனியா client சொல்லி தனியா client இருப்பாங்க நம்ம வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து calls மாரி ஒன்னு கொடுத்துடுவாங்க நிறைய calls வந்துகிட்டே இருக்கும். அது வந்து promit மாதிரி record ஆயிருக்கும் அந்த ஒரு record நம்ம அவங்க பேசுறதுக்கு response பண்ண மட்டும் போதும். இப்ப நிறைய பேர் இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு mind set இருப்பாங்க அதுக்கு நான் வந்த உடனே இதை வாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே cut பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்ல திட்டி விடுவாங்க. ஒரு சில பேர் interest டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அதைக் கேட்கிற அவங்க வேணுன்றாங்கனா அவங்களுக்கு proper றா எடுத்துனு போயிட்டு Live center இருப்பாங்க liveveg center அங்க submit பண்ணி விட்டோம் அப்படின்னா liveveg centre பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு help போட்டு விட்டுருவாங்க இப்ப இதான் எங்களுக்கு job

நாங்க mostly பார்த்தீங்கன்னா client கிட்ட அதிகமா பேச்சு வார்த்தை வச்சுக்க மாட்டோம். client வச்சு எங்களுக்கு தெரியாது. ஏதாவது job ஏதாவது செய்யணும்னா skype தான் தூக்கி போடுவாங்க இந்த agent யாரு நல்லா perform பண்றாங்க இந்த agent யாரு நல்லா perform பண்ணல

அவங்களுக்குன்னு சொல்லி தனியா TL இருப்பாங்க Mam இருப்பாங்க. அதுக்கு மேல MD இருப்பாரு அவங்க தான் அவங்க side தான் வந்து client கிட்ட அதிகமா வச்சுப்பாங்க.

நிறைய சொல்லி இருக்காங்க bro இதுபோல வந்து நிறைய பேர் போயிருக்காங்க USA போய் இருக்காங்க. இங்க வேலை செஞ்சவங்க UAS போய் இருக்காங்க. அதுல வந்து அவங்களே performance பார்த்து அவங்களே எடுப்பாங்களாம். அது மாதிரி தான் நானும் try பண்ணிட்டு இருக்கேன் அவங்க எல்லாமே இங்க room எல்லாமே கிடைச்சுடும் அப்படின்னு தான் சொல்றாங்க எனக்கு may be அது கூட கிடைச்சா கூட எனக்கு okay இல்ல அதுக்குள்ளேயும் ஒரு வருஷத்துக்குள்ளயும் எனக்கு குவைத் போற மாதிரி எனக்கு சூழல் கிடைச்சாலும் okay இரண்டத்திலே இல்லாம நம்ம இங்க இருக்கிறதை விட வெளியூருக்கு போனா தான் bro டக்குனு சம்பாதிச்சு இது பண்ண முடியும் இங்க இருக்கிறது வந்து நம்ம situation எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நம்ம வெளிய போனா மட்டும் தான் முடியும். இருக்கு bro இப்போ இங்க இப்ப வந்து எங்க company வந்து ஆள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பாருங்க சென்னை okay உங்களுக்கு set ஆகும் அப்படின்னா வாங்க இங்கேயே நா வந்து mam கிட்ட பேசி விடுறேன் அதெல்லாம் ஒன்னும் இதெல்லாம் இல்ல சேத்துப்பாங்க நீங்க பாருங்க bro சென்னையில் ஏதும் job வேணுமா தேடுறீங்களா இல்ல இதை விட better ஏதாவது பார்த்து சொல்லட்டா கண்டிப்பா முடியும் bro நீங்க experience certificate வோட வாங்க இங்க வந்து இங்க வந்து interview attend பண்ணுங்க கண்டிப்பா நீங்க fifteen வாங்குறீங்களா? இங்க நீங்க thetti வாங்குவதற்கு கண்டிப்பா உங்களுக்கு முடியும் bro. ஆ bro வாங்க bro நாங்களே இப்ப இங்க பசங்க கூட தான் தங்கி இருக்கேன் இப்ப எங்க கூட பாத்தீங்கன்னா அப்படின்னா room கொஞ்சம் பெரிய room தான் ஒரு பத்து பேர் கிட்ட இருக்காங்க bro பசங்க

அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க இங்கேயே வீட்டு பக்கத்துல bus இருக்கு அவங்க அவங்க cap மாதிரி கொடுத்துடுவாங்க cap போயிட்டு cap இருந்து திரும்பி room வந்துற வேண்டியதுதான் ஜாலியா தான் bro இருக்கும் ஆனாலும் அப்படியே share பண்ணிப்போம் நாங்க இங்க ஒரு நம்ம salary பார்த்தாலே ஒரு budget இருக்கு இதுக்கு room வாடகை அப்புறம் தனியா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி budget ஒன்னு எல்லாருமே பத்து பேர் போட்டு share பண்ணி எடுத்து வச்சுப்போம் மாசம் ஆனா காசு மிச்சம் ஆகுமே தவிர இங்க காசு பத்தல அப்படின்னு சொல்லால. twenty five வாங்குறோம் இல்ல அதுல ten வச்சுப்போம் bro ten வச்சுக்கிட்டு மிச்ச காஸ் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிருவோம் bro. உம் சரி bro எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலையா இருக்கு வெளியே போகணும் நானும் அத போய் முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பா கேட்டு சொல்றேன் bro. நீங்க எந்த ஊரு இது மட்டும் கேட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க van கீனு பாருங்க பாண்டியிலேயே பாருங்க நான் அங்க வந்து பாண்டிக்கு வந்து பாத்துக்கலாம் bro

hello ma'am இது life அஹ் தானே ஆமா ma'am சொல்லுங்க ma'am என்ன help வேணும் ma'am நாங்க இங்க ஆவடி பக்கத்துல இருந்து call பண்றோம். ஆஹ் okay ma'am சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் இது வேணும் குடுக்கறதுக்காக கொஞ்சம் அதெல்லாம் வேணும் அதா உங்கள்ட்ட எந்த மாதிரி collection இருக்கு எந்த மாதிரி gift இருக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்க அந்த detail கேக்குறதுக்காகதான் உங்களுக்கு call பண்ணி இருக்கோம் ma'am உங்க correct ஆ எந்த location ma'am எங்க இருக்கு correct ஆ சொல்லுவீங்களா okay ma'am சென்னைல வ~ வண்டலூர் இருக்குல்ல okay ma'am வண்டலூர்ல எந்த பக்கம் இருக்கு hello ma'am

வண்டலூர்ல எந்த side இருக்கீங்க ma'am

அந்த அந்த அதே line லதான் ma'am. okay ma'am okay okay ma'am நீங்க எந்த மாதிரி இது gifts எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க இந்த மாதிரி card தானா card தவிர வேற ஏதாவது pillow ல அப்புறம் cup ல photo frame அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா ஆஹ் ஆமா ma'am நாங்க எல்லாமே ready பண்றோம் ஏன்னா இங்க நாங்க

நாங்க இதை, center ஆவே வச்சிருக்கோம் ma'am வைக்கல பெரிய mall போல வச்சுருக்கோம் ma'am so இங்க நான் T shirt ல print பண்றது வேற photo frame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

அப்படி frame பண்றோம் ma'am அடுத்தது ஆஹ் pillow ல photo போடுறது.

photo போடுறது. ma'am அதை எழுதுறது, வேற cup ல அஹ் சூடான coffee ஊத்துனா, இல்ல தண்ணி ஊத்தனா photo ma'am

அது போல அதுபோல உள்ளது keychain அப்புறம் cards ல இங்க photo போட்டு எழுதினா போதும் அப்படின்னா அது மட்டும். ma'am அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய varieties ல நாங்க gifts வெச்சுருக்கோம் cards வெச்சுருக்கோம்

anniversary க்கும் birthday க்கும் சேர்த்துதான் ma'am கேக்கிறேன் உங்களுக்கா இல்லை வேற யாருக்காவது gift பண்றதுக்கா ma'am

hello ma'am கேட்குதா

யாருக்காச்சும் gift பண்றதுக்கா இல்லை நீங்க அஹ் உங்க relative க்கு குடுக்கறதுக்கா இல்லை நீங்க உங்க husband க்கு குடுக்கறதுக்~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

இப்ப நீங்க நிறைய பேர் அதை பத்தி attract ஆகறது என்ன இது அப்படின்னா ஆஹ் நான் சொன்னேன்ல ஒரு ஆயிரம் photo வச்சிருப்பாங்க நீங்க அவங்க ஒண்ணா எடுத்து photo ஆயிரம் வச்சிருப்பாங்க ma'am அந்த ஆயிரம் ஆயிரம் photo வ நாங்க க~ வச்சு அதுல size ல இருக்கு நீங்க சின்னதா வாங்கிலா இல்ல பெருசும் வாங்கிகலா ma'am அதுல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 நல்லது நல்லா photo வா பார்த்து select பண்ணி தந்து main photo வா வைக்க சொல்லுவாங்க ma'am main photos உள்ளே நிறைய நூறு நூறு இல்லை நூத்தம்பது இல்ல ஆயிரம் எத்தனை வேணாலும் வெக்கலாம் ma'am photo அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளது, family எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆஹ் ஒரு பண்ணி வைப்பாங்க ma'am அது super ஆ இருக்கும் ma'am அதெல்லாம் இப்போ எல்லாருமே விரும்பி வாங்குறது ma'am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 ஆமா ma'am இங்க எல்லாமே இருக்கு ma'am அப்புறம் wall ல இப்ப வந்து tree மாதிரி இருக்கும்ல tree மாதிரி வெச்சு அதுல இருந்து photo photo வ வைப்பாங்க.

பார்த்தா என்னை வந்து புரியும் ma'am உங்களுக்கு key chain ல photo போடுறது. அஹ் key chain ல name எழுதுறது அது எல்லாமே எங்க கிட்ட இருக்கு ma'am அதேமாதிரி key chain ல அரிசில எல்லாம் பெயர் எழுதுவாங்கல்ல ma'am

அது இருக்கு ma'am வேற wood ல பேர் எழுதுறது இல்லின்னா wood ல அவங்க photo வ வரைஞ்சி அதே மாதிரி அவங்க. husband and wife ன்னா அவங்களே அதே photo வ வரைஞ்சி print பண்ணுவாங்க ma'am

அப்படி இல்லை அப்படின்னா அஹ் இப்போ நிறைய பேர் cartoon image எல்லாம் வெச்சு create பண்றாங்கல்ல ma'am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

hello கேட்கல கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல வெச்சு பேசுங்க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

அப்புறம் நீங்க anniversaries மறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க போடலாம் இல்லனா happy anniversary ன்னு எழுதிதருவோம். அந்த photos குள்ளையே எழுதித்தருவோம். எல்லா facilities உமே இருக்கு ma'am எங்ககிட்ட. உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேணும்ன்னு ஆசைப்படுறீங்க ma'am நீங்க எதாவது card வச்சிருப்பிங்கல்ல ma'am அஹ் எனக்கு வந்து wood wood ல wood ல தனி photo அதாவது நம்ம வந்து wood ல வந்து hang பண்ணி wall ல மாட்டுற மாதிரி எனக்கு photo வேணும். அதுக்கு நீங்க எவ்ளோ rate எவ்ளோ வாங்குவீங்க உங்களோட price features குடுப்பீங்களா நீங்க photo வெக்கறத பொறுத்து ma'am இப்ப அந்த wood இந்த நீங்க tree மாதிரி கேக்குறீங்களா ma'am ஆஹ் இல்லை ma'am நான் வந்து எப்படி கேக்குறேன்னா wood wood ல வந்து ஆஹ் நான் வந்து, wall ல மாட்ற மாதிரி அப்படியே ஒவ்வொரு wood லேயும், எங்களோட இரண்டு பேரோட photo வந்து wall ல மாட்ற மாதிரி நான் அப்படி கேக்குறேன். ஒரு collection ஒரு set of கொஞ்சமா ஒரு நாலு layer ஆட்ட ஆஹ் okay ma'am okay நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பண்ணி தரேன். என்ன கேட்டிங்க, ma'am wood

ஆஹ் okay ma'am ஒரு நிமிஷம் ma'am நாங்க அது எங்களுக்கு available ஆ இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன் ma'am okay ma'am okay okay

எந்த மாதிரின்னா புரியலா. எத்தன photo வைக்க ஆசைப்படுறீங்க ma'am

wood இதுலியே நிறைய model இருக்கு ma'am அதான் கேக்குறேன் எங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல send பண்ணுவீங்களா ஆஹ் கண்டிப்பா ma'am சரி இல்ல அஹ் move~ அஹ் movements ன்னு எழுதி இப்போ வைக்கிற மாதிரி இருக்கு wood லியே எழுதி இருக்கு ma'am வேற இல்லைன்னா குருவி படம் போட்டு வைக்கிறது அப்படி இல்லைன்னா நீங்க ha~ happy anniversary னு எழுதியே நீங்க, photo எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு ma'am நீங்க எத மாதிரி ஆசைப்படுறீங்க ma'am normal லா இருந்தா போதுமா இல்ல happy anniversary னு இருக்கனுமா அது நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு inform பண்றேன் ma'am. okay ma'am நான் இப்பவே அனுப்பட்டுமா நீங்க பார்த்து சொல்றீங்களா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

அதுக்கு hundred தான் ma'am